கடிகாரம் பகார் என்பது ஒரு கவிதை வடிவமாகும், இதில் கவிதை கால அளவை அடிப்படையாகக் கொண்டது மனிதனுக்கு வாழ்க்கையைப் பற்றிய விழிப்புணர்வை கற்றுக் கொடுத்திருக்கிறது. முதல் மாதவிடாய் தாயின் வயிற்றிலிருந்து பிறப்பு வரை ஆகும் மற்றொன்று சிறு வயது மூன்றாவது நிலை பருவம் அடைதல் மற்றும் நான்காவது நிலை முதுமை ஸ்லோக சஹஸ்கிருதி இதில் குர்மத் கொலைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த செய்யுளில் உலகத்தின் நிலையாமையை குறிப்பிடும்போது தர்ம சம்பவங்களையும் நாம் கண்டித்து வலியுறுத்தியுள்ளன் வலியுறுத்தியுள்ளார் கதை இது கதையின் அபத்ராஷ் வார்த்தை இதில் குரு சாஹிப் ஹரி மூலம் தீமைகளை அழித்து பக்தி ரசத்தின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் மெல்லும் இது பதினோரு சுலோகங்களை கொண்டுள்ளது, அவை நன்கு பக்தர்களுக்கு உரையாற்றப்படுகின்றன தமன் மூசன் ஜமால் பதம் அதனால்தான் படைப்பு மெல்லப்படுவதில்லை. இது இறைவனின் அன்பின் மருத்து~ மகத்துவத்தை காட்டுகிறது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 கூடுதலாக இருந்தன. அவை ஒரே இடத்தில் குறிக்கப்பட்டன இதில் கடவுள் உண்மையான நண்பர் என்று அழைக்கப்படுகிறார். மாயாவில் சிக்கியது உயிரின் நிலை காட்டப்பட்டு உண்மையான தாயினின் அன்பால் உருவகப்பட்டு அந்த குர்முகர்களின் குறிப்பு உள்ளது முண்டாமணி மகிளா ஐந்து இதில் குரு சாஹிப்பின் இரண்டு ஸ்லோகங்கள் மட்டுமே உள்ளன. அவை குரு கிரந்த் சாஹிப்பின் இறுதி ஸ்லோகங்கள் ஆகும். இது தவிர பாணி ருதி தித்தி ஐந்து அஷ்டபதி மற்றும் ஆறு முறை வர்கவடி, வர்க் குஜ்ரி, வர் ஜெயசாரி, வர் ராம்காளி, வர் மரு மற்றும் வர் பகந்த் போன்றவை முக்கியமான படைப்புகள். குருவின் கலை ஏற்பாடு குரு அர்ஜன் தேவ்ஜியின் கவிதைகளின் கட்டிடக்கலை அம்சங்கள் அதன் ராசா உருவகம் படங்கள் மொழி மற்றும் நடை மற்றும் திட்டம்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 ராசா என ஒன்பது ரசங்கள் உள்ளன. குரு அர்ஜுன் தேவ்ஜி தனது அமைதியான வசனத்தில் வியப்பு சிரிப்பு அழகு, காதல், ரசம் ஆகியவற்றை தூண்டும் சொற்களஞ்சியத்தை பயன்படுத்தியுள்ளார். சந்தராசா உலக அமைதியின்மையால் அல்லது தக்ஞானத்தால் மனதில் உதிக்கும் போது சான் ராசா நிலை அங்கே கருதப்படுகிறது. குருஜியின் பாணியில் பல ரசங்கள் இருந்தாலும் சாந்த்ராசாவுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கால்பந்து என்பது ஒரே மாதிரியான பல குழு விளையாட்டுகளின் பெயர் அவை அனைத்தும் பந்தை கால்க~ கால்களைக் கொண்டு உதைத்து கோலை பெற முயற்சிக்கும் செயலில் ஈடுபடுகின்றன சங்ககால பந்து என்பது சங்க கால்பந்து என்பது உலக அளவில் இந்த முயற்சிக்கும் செயலில் ஈடுபடுகின்றன மேலும் பொதுவாக வெறும் கால்பந்து அல்லது என்று அறியப்படுகின்றது இருப்பினும் கால்பந்து என்ற வார்த்தை கால்பந்து வடிவத்தில் உள்ள அனைத்து விளையாட்டிற்கும் பொருந்துகின்றது இது உலகத்தின் ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதியிலும் மிகவும் பிரபலமானது ஆகவே ஆங்கில மொழி வார்த்தையான football கால்பந்து ஆகியவற்றுடன் தொடர்புடையது ஆஸ்திரே~ ஆஸ்திரேலியா கால்பந்து கோரிக் கால்பந்து தேனி கால்பந்து அப்புறம் redmi league, redmi union மற்றும் விளையாட்டுகளுக்கு பொருந்துகின்றது இந்த விளையாட்டுக்குள் உள்ளடை~ உள்ளடக்கியது இரண்டு அணிகள் வழக்கமான பதினோரு முதல் பதினெட்டு வரையிலான வீரர்களை கொண்டுருக்கின்றன சில வீரர்கள் மட்டும் கொண்டவை போட்டியை விளையாடுவதற்கென்று தெளிவான வ~ வரையறப்பட்டது இப்பகுதி களத்தில் எதிர~ எதிரணியின் முனைக்கு பந்தை நகர்த்திட்டு சென்று கோல் பகுதி அல்லது எல்லைக்கோடு வழியாக கோல்கள் அல்லது புள்ளிகளை தேடுதல் வீரர்கள் பந்தை இரண்டு கோல் கம்பங்கள் இடையே தள்ளுவதன் விளைவாக கோல் கோல்கள் அல்லது புள்ளிகள் பெற பெறப்படுகின்றன கோல் அல்லது எல்லை கோலானது எதிரணியின் மூலம் தடுக்கப்படும் வீரர்களின் நுழைத்தல் கொண்டு செல்லுதல் அல்லது பந்தை கை மாற்றுதல் போன்ற விதிமுறையை சார்ந்து பந்தை நகர்த்து கோரப்படுகின்றன மேலும் வீரர்கள் அவர்களின் உடலை மட்டுமே பயன்படுத்தி பந்தை நகர்த்த வேண்டும் பெரும்பாலான நெறிமுறைகளில் வீரர்களின் offside நகர்வை கட்டுப்படுத்துகின்ற விதிகள் உள்ளன மேலும் வீரர்கள் கண்டுபிடிப்~ கண்டுபிடிப்பாக கோல்கள் கோல் கம்பங்கள் இடையே உள்ள கீழே அல்லது அதன் ஊ~ ஊடே பந்தை செலுத்தி கோலை பெற வேண்டும் பல கால்பந்து நெறிமுறைகளுக்கு பொதுவான பிற அம்சங்களில் உள்ளடங்கியவை புள்ளிகள் பெரும்பாலும் வீரர்கள் பந்தைக்கோல் எல்லை கோட்டிற்கு கொண்டு செல்வேன் கொ~ அஹ் கொண்டு செல்வதன் மூலம் பெறப்படுகின்றது மேலும் வீரர்கள் mark எடுத்த பின்னர் அல்லது பேர் gate அஹ் செய்த பின்னர் அவர்கள் preking கைப்பெற்றுகின்றன பண்டை காலம் தொ~ தொட்டே உலகம் முழுவதும் மக்கள் பந்தை உதைத்தல் அல்லது கொண்டு செல்லுதல் போன்ற செயல்பாடுகளை கொண்டு விளையாடி இருக்கின்றன இருந்தாலும் கால்பந்தின் பெரும்பாலான நவீன நெறிமுறைகள் அவற்றின் பிற~ இது பிறப்பிடமான இங்கிலாந்தில் தோன்றியவை தற்போது தற்போதைய நெறிமுறைகள் மற்றும் குடும்பங்கள் பந்து கால் பந்து மற்றும் மரபினர் தங்க கால்பந்து விளையாட்டானது கால்பந்து soccer பூட்டி மற்றும் பூட்டி

விதிமுறைகளின் படி விளையாடப்படுகின்றது ஆங்கீகரித்த அணிந்து ஐந்து பேர் விளையாடும் உள்ளரங்க விளையாட்டு mini அணிக்கு ஐந்து பேர் விளையாடும் உள்ளரங்கு விளையாட்டு கிழக்கு மற்றும் மேற்கு plan rest ல் மிக~ மிகவும் பிரபலமான விளையாட அரங்கம் ஆகும்

திறந்து வெளியில் விளையாடப்படுகின்றது உள்ளரங்கள் socc~ soccer மணிக்கு ஆறு பேர் விளையாடும் உள்ளரங்க விளையாட்டு இல~ இலத்தீன் அமெரிக்காவில் நன்கு அறிவிக்கப்படுகின்றது அங்கு இது பெரும்பாலும் அங்கே பெரும்பாலும் திறந்தவெளி மைதானத்தில் என்ற பெயரில் விளையாடப்படுகின்றது masters கால்பந்து ஐரோப்பாவில் வயது முதிர்த்து தொழில் முறை வீரர்கள் விளையாடும் அணிக்கு ஆறு பேர் கொண்ட விளையாட்டு para~ paralympic கால்பந்து உடல் ஊனமுற்ற த~ தடகள வீரர்களுக்காக மாற்றியமைக்கபட்ட கால்பந்து பின்வருமானு உள்ளிட்~ உள்~ உள் அடங்கியது பாவை குறை குறைபாடான தடகளை வீரர்களான அணிக்கு ஐந்து பேர் கொண்ட கால்பந்து பெரும் மூளை வாதம் கொண்ட தடகள வீரர்களுக்கான அணி ஏழு பேர் கொண்ட கால்பந்து

நாற்காலி soccer நாற்காலி soc~ அப்புறம் வந்து கடற்கரை soccer மணலில் விளையாடப்படும் கால்பந்து இது கடற்கரை கால்பந்து மற்றும் மணல் soccer என்றும்

கோல் keeper ஐ விட பல நெகிழி நெகிழ்வான அம்சங்களைக் கொண்ட கால்பந்தின் வேறுபட்ட வகை இங்கு குறிக்கோள் கோல் விவரிக்க எதிராக தலை மற்றும் நிலத்தில் பந்து படாமல் போ~ போட முனைவது ஆகும் drop கால்பந்து வீரர்கள் எங்களது கைகளை ஊன்றி இன்றும் பாதங்களை பயன்படுத்தியும் மேலும் பின்~ இது பின்புறமாக உருண்டு பிர~ புரண்டு இயல்பான கால்பந்து போலவே விளையாடும் கால்பந்து swam soccer swarm soccer அல்லது சேரி நிறைந்த இடத்தில் விளையாடும் விளையாட்டு ஐரிஷ் மற்றும் ஆஸ்திரேலியா வகைகள் இந்த நெறிமுறைகளை பொதுவான oxide விதிமுறையை கொண்டிருப்பதில்லை ஆஸ்திரேலியா விதிகள் கால்பந்து அதிகாரப்பூர்வமாக ஆஸ்திரேலியாவே கால்பந்தும் எனவும் இயல்பாக கால்பந்து போட்டி அல்லது RC விதிகள் எனவும் அறிவிக்கப்படுகின்றது சில பல பகுதிகளில் AFL எனவும் குறிக்கப்படுகின்றது இது முக்கிய ஏற்பாடான அமை~ அமையும் மற்றும் ~ போபோட்டியின் பெயர் ostick ostick இளம் தலைமுறையை குழந்தைகளுக்கான AFL வழிமு~ வணிகம் அமைத்த ஆஸ்திரேலியா விதிகள் பதிப்பு metro போட்டி வடஅமெரிக்கா நகரில் உள்ள grid iron மைதானத்திங்களை மைதானங்களில் பயன்படுத்துவதற்கான USAFL கண்டுபிடித்து மாற்றி அமைக்க பதிப்பு கொண்டது அப்புறம் ஒன்பது பேர் கூட்டி மிகவும் சிறந்த வேறுபட்ட ஆஸ்திரேலியா விதிகளில் விளையா~ விளையாடப்படுகின்றன மொத்தத்தில் பதினெட்டு வீரர்கள் தேவைப்படுகின்றது மேலும் விகித~ விகிதசமாக சிறிய மைதானங்களில் தொடர்பற்ற வகைப்பட்ட வடப்~ உட்பட விளையாடுகின்றன ரெக் பூட்டி பொழுதுபோக்கு கால்பந்து தடுப்பு ஆட்டத்தலுக்கு பதிலாக தே~ தேக்குகளை மா~ மாற்றிய ஆஸ்திரேலியா வீதிகளில் ஒரு தொடர்புற்ற touch வகைகளை மாற்றி அமைத்த AFL உருவாக்கியது touch ஆசை விதிகள் இங்கிலாந்தில் மட்டுமே விளையாடப்படும் ஆஸ்திரேலியா விதிகளின் தொடர்பற்றமா~ மாற்றம் சம ஓ விதிகள் ராக்ட்சி கால்பந்து காலங்களில் பயன்பா~ பயன்பாடு போன்ற சமவெளியின் நிபந்தன்~ நிபந்தனைகளை ஏற்க்~ ஏற்கக்கூடிய உள்ளூர் மயமாக்கப்பட்ட படிப்பு masters ஆஸ்திரேலியா கால்பந்து முப்பது ஆண்டுகள் மேலான வயதுடைய வீரர்களுக்கான என்று வரையறுக்கப்பட்ட போட்டிகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட குறைக்கப்~ குறைக்கப்பட்ட தொடர்பு பதிப்பு பெண்கள் ஆஸ்திரேலியா legal கால்பந்து சிறிய பந்தைக் கொண்டு விளையாடப்படுவது வாழப்படுவது மேலும் பெண்கள் போட்டிக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு குறைக்கப்பட்ட தொடர்பு பதிப்பு போயி கால்பந்து போயி கால்பந்தா அயர்லாந்தில்

சர்வதேச விதிகள் கால்பந்து போட்டிகளுக்கு கோலி மற்றும் ஆஸ்திரேலியா விதிகளின் வீரர்களான இன~ இணக்கமான நெறிமுறைகளை பயன்படுத்துவது எஞ்சியுள்ள இங்கிலாந்து பள்ளி விளையாட்டுக்கள் இங்கிலாந்து பொது பள்ளிகளுக்கு இன்னமும் விளையாட்டுப்படும் விளையாட்டுகள் a don bill game a don wall game harrow கால்பந்து அஹ் win win centre கல்லூரி கால்பந்து சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் கலப்பு விளையாட்டுகள் கிபி அப்பு கிபி அப்பு இது பாதம் மு~ முட்டிகள் மார்பு தோள்கள் மற்றும் தலையை பயன்படுத்தி கால்பந்தை அந்~ அந்தரத்தில் நிலையற்ற கையெழும் தலையாகும் கால் பை காக்கி தேக் உட்~ உட்பட பல கிபி appeal பல வேறுபாடுகளில் சிறிய பை அல்லது மணல் பை பந்தமாக பயன்படுத்துகின்றன கற்றற்ற பாணி கால்பந்து நவீன~ நவீனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட கிபி அப்பியின் கற்றற்ற பாணி வீரர்கள் தங்களது பொழுதுபோக்கு மதிப்பு மற்றும் திறன் வெளிப்பாடு ஆகியவற்றிற்கு தரமா~ தரமிதப்பை பெற்றுள்ளன ராஹிப் அடிப்படையில் rocky அடிப்படையில் four M popes என்ற பின் தள்ளுதல் course மேலும் கலப்பு விளையாட்டிற்குள்

துத்வாலி சங்க கால்பந்து மற்றும் கடற்கரை க~ கைப்பந்து ஆகியவை கலந்து மணலில் விளையாடப்படுகின்றது kick ball சங்க கால பந்து மற்றும் face pole ஆகியவற்றின் கலப்பின விளையாட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வா~ வாக்கில் அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டது wheelchairs therapy murder pal murder pal என்றும் அழைக்கப்படும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கனடாவில் உருவாக்கப்பட்டது ஐஷாஹி மற்றும் கூடைப்பந்து ஆகியவற்றின் அடிப்படையிலான அடிப்படையில் இல்லை league அமெரிக்காவில் கால்பந்து அடிப்படையில்

கால்சியோ bio rentina பதினாறாம் நூற்றாண்டில் புலோரஞ் நகரம் எபி பானி மற்றும் லென்த் இடையேப்பட்ட காலத்தில் இன்று அஹ் பியாஸ் எல்லாம் நொ ரோவில் அல்லது என்ற அழைக்கப்படும் விளையாட்டை

வடிவத்தில் அவர்களுக்காக ஈடுபடுவர் எடுக்க~ எடுத்துக்காட்டாக கால்சியம் வீரர்கள் வித்து தோள்பட்டையில் தாக்குதல் மற்றும் எதிர் கோளாறுகள் உடைப்பர் பெல்டிக்கு கீழாக அடிப்பது அனுமதிக்கப்பட்டது அந்த விளையாட்டில் அந்த விளையாட்டானது ராணுவ பயிற்சியை பிறப்பிடமாக கொண்ட~ கொண்டதாக கூறப்படுகின்றது ஆயிரத்தி ஐந்நூத்தி எண்பதில் count jio வண்ணி எழுதியது இது, சில நேரங்களில் முந்தைய கால்பந்து விளையாட்டு எதற்கும் நெறிமுறை விதிகளாக இருந்ததாக கூறப்பட்~ கூறப்பட்டு இருக்கின்றன இதை இந்த விளையாட்டு ஜனவரி ஆயிரத்தி எழுபத்தி முப்பத்தி ஒன்பதுக்கு பின்னர் விளையாடப்படவில்லை ஆயிரத்தி ஆறு~ அறுநூத்தி முப்பத்தி மூணில் offer team ல் இருந்து வந்த ஆசிரியர் டேவிட் அஹ் vector one workup plaw என்ற என்றழைக்கப்படும் சிறிய இலத்தின் உரை உரை நூலில் நவீன கால்பந்தின் உறு~ உறுப்புகளை குறி~ குறிப்பிட்டுள்ளார் வெட்டப்பான் வெட்டப்பான் இன நவீன ஆங்கிலத்திற்கு keeping goal என்று உருவாக்க~ உருவாக்கினார் பந்தை பிடித்து வைத்தல் என்பதற்கான குறிப்பு சில பந்தை கைகளால் கையாளும் முறைகள் அனு~ அனுமதிக்கப்பட்டதாக புரிந்து கொண்டது சுமார் ஆயிரத்தி அறநூத்தி அறுபதில் பிரான்சிஸ் வெல்லும் எழுதிய book

வாயில்கள் கோள்கள் என்று அழைக்கப்பட்டன score செய்த~ score செய்தலையும் score செய்தலையும் மற்றும் அணிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழியையும் அஹ் அடிப்படையில் சரி~ சரிசமமாக பிரிக்கப்பட்டனர் குறிப்பிடுகின்றனர் அவர் கால்பந்தின் சட்டத்தை முதலில் விவரிக்கப்பட்டது முதலில் விவரி~ விவரிப்பது அவர்கள் கண்~ கண்~ கண்டிப்பாக பந்தை விட பந்தை விட அஹ் உதைக்கக் கூடாது ஆங்கில பொது பள்ளிகள் முதலில் நெறிமுறைப்படுத்தப்பட்ட கால்பந்து விளையாட்டுகளை மற்றும் அஹ் all time harm விளையாடின அவை பதினெட்டாம் நூற்றாண்டின் பொது முதல் ஆக்சைடு விதிகளையும் உருவாக்கின இதை விதிகளான முந்தைய தெளிவான வடிவங்களில் வெளிப்பாடாக வீரர்கள் அவர்களின் off side ல் அல்லது கையை பயன்படுத்தி பந்தை முன்~ முன்னோக்கி செலுத்துவது அனுமதிக்கப்படவில்லை அவர்கள் தங்களது கால்களை கொண்டு சிறிது சிறிதாக அல்லது இணை~ இணை~ இணைத்து செல்லும் சிறு குழுக்களானவோ அல்லது அதே போன்ற வடிவத்திலன் பந்தை மேம்படுத்தி தொடங்கினார் இதை ஆயிரத்தி எட்நூத்தி பத்து முதல் ஆயிரத்தி எட்நூத்தி அம்பது வரை காலகட்டத்தில் winchester மற்றும் ஆகியவற்றில் இருந்து கால்பந்து விதிகள் மூலம் அறியப்படுகின்றது பதினெட்டாம் பதினெட்டாம் அஹ் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் பிரிட்டின் பிரிட்டனில் பெரும்பாலான தொழிலாளர் வர்~ வர்க்க மக்கள் வார~ வாரத்திற்கு ஆறு நாட்கள் ஒரு நாளில் பெரும்பாலும் பனிரெண்டு மணி நேரத்திற்கு மேலும் உழைக்க வேண்டியது இருந்தது அவர்கள் பொழுதுபோக்கிற்கு விளையாட்டில் ஈடுபட நேரமில்லை நேரமில்லை போட்டி மனப்பான்மையை வளர்க்கவும் இளைஞரின் உடல்களை நேர்த்தியாக வைக்கவும் பல பொதுப் பள்ளிகளால் கால்பந்து விளையாட்டு ஏற்கப்பட்டது

பொருத்தி இரண்டு இது விதிகளை பொருத்தி இரண்டு கோட்பாடு முறைகள் மேம்படுத்தப்பட்டன இந்த இந்த இரண்டு கூடாரங்களில் இருந்து எடுத்துக்காட்டாக மற்றும் best அந்த நேரத்தில் விளையாடும் பகுதிகளை கட்டுப்படுத்தின மாணவர்கள் பள்ளியின் glow இஸ்

அறிவியல் கால்பந்து முதலில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதில் அஹ் லன் காயிற சில்லில் இருந்து பின்னர் ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபத்தி இரண்டிலிருந்து கால்பந்து நவீன விளையாட்டிலும் மேலும் அஹ் வெகு விரைவில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தில் அஹ் ஹப்பில் கிழ இருந்து இது பதிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதில் அவர்கள் நன்மை நன்றாக அஹ் ஒன்றிணைந்து செயல்~ செயல்பட்டு பின் இடைவெளி மற்றும் அஹ் கூட்டினைபின் மூலமாக கிறிஸ்வேல் பந்தை பெற்று கொண்டு அவரது மறுபக்கத்திற்கு பந்தின் மையத்தை பந்தை உதைக்கின்றனர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ரெண்டு marshal terpy school க்கு எதிராக எதிராக அஹ் விளையாடிய போட்டியில் முதல் இர~ இரட்டை செலுத்தல் செய்யப்பட்டது செய்தியா~ செய்தியாக்கப்பட்டது மறுக்க முடிந்த மறுக்க முடியாத முதல் குறுகிய செலுத்தல் திரு apps off பந்தை உருட்டிக் கொண்டே காலத்தின் பாதி நீள~ நீளத்திற்கு இல்லத்திற்கு மறுக்க முடியாத முதல் குறுக்கே செலுத்தல் அதை அவர் அஹ் பங்~ பங்களுக்கிடையே மேலும் இது ஒருமுறை செலுத்தினார் முதல் மிக ச~ சரியான நவீன வடிவமைப்பாக cambridge பல்கலைக்கழகம் AFC இருந்தது மேலும் அது இரண்டு மூன்று ஐந்து pyramid வடிவமைப்பை அறிமுகப்படுத்தியது cambridge விதிகள்

ஜேசி திரீம் ஆகியோர் முன்னதாக அஹ் பூரில் இருந்தவர்கள் இவர்கள் இருவரும் ஏடன் ஹீ~ ஹீரோ ரக்வி வின்சென்ட் வின்செஸ்டர் மற்றும் ஸ்வாபரி ஆகியவற்றை மற்றும் பன்னெண்டு அஹ் பிரதிநிதிகளை cambridge clinic T கல்லூரியில் ஒரு சந்திப்பிற்கு அழைத்தனர் ஒரு எட்டு மணி நேரம் சந்திப்பானது நவீன விதிகளின் முதல் தொகுப்பை உருவாக்கியது அதுவே cambridge விதிகள் என்று அறி~ அறியப்பட்டன ஆனால் திருத்தப்பட்ட பதிப்பானது சுமார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் இருந்து அஹ் roof berry school ன் நூலாக வைக்கப்பட்டிருக்கின்றன கோட்டை பெறுவதற்காக மட்டுமே அனு~ அனுமதிக்க அனுமதிக்கின்றது இதே அவர்கள் அனுமதிக்கின்றது மேலும் அங்கு பழமையான oxide விதி இருந்தது இது எதிரணியின் கோ~ கோள் கம்பங்களை சுற்றி வீரர்களை நோக்கமின்றி சுற்றுவதை அனுமதி மறுக்கின்றது cambridge விதிகளை ஆங்கில பொது பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகம் தவிர மற்ற மற்ற இடங்களில் பெரும்பாலாக அஹ் இயக்கப்படவில்லை வடிவமைக்கப்பட்ட~ வடிவமைக்கத்துக்கு முழு பொறுப்பான கால்பந்து சங்கக் குழு உறுப்பினர்கள் இடையே பெரும் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தியது ஆஸ்திரேலியா விதிகள் victorin go~ golden victorin gold ரஷின் போது ஆஸ்திரேலியாவில் வெவ்வேறு வடிவிலான கால்பந்து விளையாட்டில் விளையாடப்பட்டன இவற்றில் இருந்து மாறுபட்டு மற்றும் உள்ளூரில் பிரபலமான விளையாட்டாக வெளிப்பட்டது இவ்வாறு இவ்வாறு இருந்தாலும் இவற்றின் கால்பந்து என்றழைக்கப்படுகின்ற நெறிமுறைகளில் பிர~ பிரபலத்திற்கு இன்னமும் மிகுந்த விவாதத்தை அளிக்கின்ற விஷயமாகும் மெல்போர்ன் கால்பந்து விதிகள் பரவலாக விநியோகத் தீர்க்கப்பட்ட மெதுவாக மற்ற கா~ victorian club ஏற்றுக் கொள்ளப்பட்டன பிற ஈடுபாட்டுள்ள பிற ஈடுபாடுள்ள அ victorian கால்பந்து club களின் விதிகளை ஏற்றுக்கொள்ள அவர்களின் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுகளில் பலமுறை மறு வரைவை மேற்கொண்டனர் விக்டோரியாவின் விதிகள் என்ற அறிவிக்கப்பட்டது இது cricket கலங்கள் ரக்டி பந்து தனிச் சிறப்பான தோல் மற்றும் பின்புற கம்பங்களை பயன்படுத்தியது ஓடும்போது பந்தை குதிக்கச் செய்தது பின்னர் கண்கவர் உயர் குறியீட்டையும் பயன்படுத்தியது ஆனால் அதிலிருந்து உலகின் பிற பகுதிகளில் அது தொழில் முறையற்ற அளவில் வளர்ந்தது மேலும் ஆஸ்திரேலியா கால்பந்து league வலிமையான தொழில்முறை போட்டியாக உருவானது கால்பந்து சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுகளின் ஆரம்பத்தில் இங்கிலாந்தில் பல்வேறு பொதுப்பள்ளி விளையாட்டுகளை ஓ~ ஒரு முகப்படுத்தி சரி செய்யும் முயற்சிகள் அதிகரித்தன ஆயிரத்தி எட்நூத்தி அறுவத்தி ரெண்டில் ஜேசி ட்ரிக் உண்மையான cambridge விதிகளின் பின்னால் இருந்து இயக்கும் சக்திகளில் ஒருவரான இவர் உப்பிங் கஹாம் பள்ளியில் ஆசிரியராக இருந்தார் மேலும் எளிதான விளையாட்டு என்று அவர் அழைத்த அஹ் தனது சொந்த விதிகளையும் வழங்கினார் புதிய திருத்தப்பட்ட பதிப்பானது ஹரஹரோ சிஷ்புரி ரக்வி மால் pro மற்றும் அஹ் west ஆகியவற்றிலிருந்து அந்த முன்னாள் மாணவர்களின் ஏழு நபர் அஹ் committee ல் வரையப்பட்டது ஐந்தாவது கூட~ கூடத்தில் இந்த இரண்டு விதிகளை அஹ் ஐந்தாவது விதிகளில் அஹ் பிரநிதியாக வந்தவரும் FA யின் முதல் பொருளான MFM சேம்பல் இதை எதிர்த்தார் அவர் கூறியது hocking என்பது hacking என்பது உண்மையான கால்பந்து இருப்பினும் பந்தை கையில் வைத்துக் கொண்டு ஓடுதல் தடைசெய்யப்பட்டு hocking அ தொடர்ந்தும் plasticFA வில் இருந்தே வெளியே~ வெளியேறியது எட்டு டிசம்பரில் நடைபெற்ற இறுதிக் கூட்டத்தை அழைத்து அடுத்து எஸ்பி கால்பந்து சட்டங்களை வெளியிட்டது அதே விளையாட்டிற்கான முதல் முழுமையான விதிகளின் தொகுப்பை அது பின்னர் கால்பந்து எனப்பட்டது

எடு~ எடுத்துக்காட்டாக ஒரு வீரர் பேர் செய்து மதிப்பெண்ணை கோரலாம் அது அவருக்கு free kick ஆய் வழங்~ வழங்கின்றது மேலும் ஒரு வீரர் அஹ் எதிரணியின் கோள் வரிசையின் பின்னால் பந்தை தொட்டால் அவர் அணி கோல் வரிசையின் முன்னர் கோல் புள்ளிகளிலிருந்து பதினைந்து கே~ free kick கை பெறுகின்றது வட அமெரிக்கன் கால்பந்து நெறிமுறைகள் பத்~ பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இது britainic நிகழ்ந்து போகுது வட அமெரிக்கா பள்ளிகளிலும் பல்கலைக்கழகமும் ஸ்ரீ பல்கலைக்கழகங்களும் மாணவர்களிடையே அணிகளை உண்டாக்கி தங்கள் சொந்த உள்ளூர் விளையாட்டுகளை விளையாடினர் new armstong higher இல் உள்ள கல்லூரியில் மாணவர்கள் old அஹ் division கால்பந்து என்று அழைக்கப்பட்ட விளையாட்டை விளையாடினார் இது ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுகளின் ஆரம்பத்தில் சங்க கால்பந்து நெறிமுறைகளின் வகையாக இருந்தது கனடாவில் perfect order ஆ இருந்தா correct டா நாம அதை எடுத்துக்கலாம். எந்த ஒரு பொருள் எடுத்த இடத்தில இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பெரும்பாலும் சுத்தமா இருக்கணும்னு நினைப்பாங்க. உதாரணத்துக்கு twenty four north kaadham அப்படின்ற ஒரு மலையாள படத்துல ஃபகத் ஃபாசில் ஹரி அப்படிங்கற கதாபாத்திரத்தை perfect melancholy personality ஆ உருவாக்கி இருப்பாங்க daily activities ல அவர் பண்ற ஒவ்வொரு விஷயமும் perfect ஆ இருக்கும் காலையில எழுந்ததும் அவருடைய காலை வேலை எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்பறமா வசதியான குடும்பம்னா கூட அவருடைய படுக்க toilet அவருடைய room எல்லாமே அவரே பண்ணிப்பாரு. ஏன்னா அவருடைய வேலையை அவர் செஞ்சா தான் அவருக்கு புடிக்கும் அதே போல tiffin சாப்பிடும் போது அவங்க அப்பா ஒரு doubt கேப்பாரு. அதுக்கு உங்களுக்கு அதை பத்தி தெரியுமா தேவையில்லாம எதுக்கு அதை பத்தி நீங்க கேக்குறீங்க அதிகமா பேசக்கூடாது அதனால தேவை இல்லாம energy waste ஆகும் அப்படின்னு சொல்லுவாரு. அவரு வேலைக்கு போனா அங்க அவரோட table neat ஆ இருக்கும் work ல perfect ஆ இருப்பாரு. board meeting போனா அங்க அவருக்கு திடீர்னு தும்மல் வந்துரும். உடனே tissue எடுத்து மூக்கை பொத்திக்கிட்டு rest room க்கு ஓடி போவாரு. ஏன்னா மத்தவங்க முன்னாடி தும்புறது அநாகரிகம் அப்படின்னு நினைப்பாரு. project அ submit பண்றதுக்காக திருவனந்தபுரம் போவாரு. அப்போ கிளம்பும்போது ஒரு நாலு packet tissue paper கொண்டு போவாரு. railway station ல bench ல உக்காருவதற்கு முன்னாடி ரெண்டு tissue paper அ எடுத்து bench ல போட்டு அதுக்கப்புறம் தான் உக்கார்வாரு. இந்த மாதிரி படம் முழுக்கும் perfect melancholy personality ஆ இருக்க try பண்ணுவாரு. அவங்களுக்கு எப்பவுமே ஒரு வேலை செய்யும்போது அந்த வேலைக்கு இப்போதைக்கு தேவை இருக்கா இப்போதைக்கு இந்த வேலை செஞ்சா correct ஆ வருமான்னு யோசிச்சு தான் பண்ணுவாங்க. உதாரணமா வீட்டுக்கு paint அடிக்கிறது. இவங்க தேவையில்லாம time waste பண்ண மாட்டாங்க பொருளாதார ரீதியா சிறப்பா கையாளுவாங்க. budget போட்டு வாழ்வாங்க அதேபோல discounts offer coupon rewards இதெல்லாமே perfect டா இருக்கான்னு maintain பண்ணுவாங்க discount offer கிடைக்குதுன்னு எல்லாத்தையும் வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ

அவங்க எப்பவுமே perfect ஆ இருக்கிற இன்னொருத்தரைதான் friend ஆ எடுத்துப்பாங்க. easy ஆ அவ்வளவு சீக்கிரம் யார் கூடேயும் நட்பாக மாட்டாங்க friends விஷயத்துல ரொம்ப careful ஆ தான் இருப்பாங்க. தேவையில்லாம எதிலுமே மாட்டிக்க மாட்டாங்க. மத்தவங்களுடைய பிரச்சனையில மூக்க நுழைக்க மாட்டாங்க. உதவி வந்தா மட்டும் help பண்ணுவாங்க. நம்ம school லையோ college லையோ கூட பாத்திருப்போம். ஒரே class ல கூட தனித்தனியா group ஆ இருக்கும். அதே போல மூணு பேர் இருக்க friends group ல ஒரே குணம் உடைய மிச்ச ரெண்டு பேர் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. வாழ்க்கைத் துணையை தேர்ந்தெடுக்கும் போது கூட இவங்க behaviour நமக்கு set ஆகுமா அப்படின்னு தொண்ணூறு சதவீதம் அவங்களுக்கு வந்து okay வா இருந்தா மட்டும் தான் propose பண்ணுவாங்க. வாழ்க்கை துணை மட்டும் இல்லைங்க அவங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாத்துலேயும் mister perfect ஆ இருக்கணும்னு நினைப்பாங்க. powerful choleric personality நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த popular sanguine personality அதிகமா பேசுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதே போல perfect melancholy personality அதிகமா deep ஆ think பண்ணுவாங்க. ஆனா powerful choleric personality இவங்க goal அ fix பண்ணி எப்பவுமே வெற்றி அடைவாங்க. இந்த personality கிட்டத்தட்ட popular sanguine personality போல தான். மக்கள் கூட எதார்த்தமா இருப்பாங்க. ஆனா இவங்க வெற்றியை நோக்கி போவாங்க. இவங்க பிறப்பிலிருந்து leader ஆ தான் இருப்பாங்க. பெரும்பாலும் அவங்க கிட்ட leadership quality அதிகமா இருக்குறதுங்குறதுனால ரொம்பவே சீக்கிரமா decision எடுப்பாங்க. எல்லாரையும் தன் கட்டுப்படுத்தி control ல வச்சுப்பாங்க. இவங்களுக்கு தலைமை பொறுப்பு இயல்பாவே இருக்கும். அதனால தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். பெரும்பாலும் political leader அந்த மாதிரி பொறுப்புல இருப்பாங்க. இதனால ஆதிக்கம் செலுத்தி தலைமை பொறுப்புக்கு வந்துருவாங்க. உதாரணமா முன்னாள் இங்கிலாந்து பிரதமர் மார்கரெட் தாட்சர் powerful choleric personality ன்னு சொல்லப்படுறாரு. அவங்களை மொத்த மீடியாவும் சிறந்த ஆட்சியாளர்னு சொன்னாங்க. எப்பவுமே கடினமான நேரங்களில கூட தீர்க்கமான முடிவு எடுத்தாங்க. நேரடியான எந்த சவாலுக்கும் தயாரா இருந்தாங்க.

எப்போ நம்ம தலைவராக போறோம் அப்படின்னு தான் ஓடிக்கிட்டே இருக்கும். பெரும்பாலும் இந்த personality ல இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கிறது கிடையாது. அவங்களாவே எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. சின்ன வயசுலயே அவங்க எல்லாத்தையும் அவங்களுடைய பெற்றோர் கிட்ட இருந்து கத்துப்பாங்க. சில குழந்தைங்க சின்ன வயசுலேயே வீட்டு வேலையில பெற்றோருக்கு உதவியா இருப்பாங்க. அதுபோல தனது தம்பி தங்கச்சின்னு பத்திரமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைங்க எல்லா இடத்திலும் நம்பிக்கைக்குறியவங்களா இருப்பாங்க school ல parents meeting ல teacher கூட உங்க குழந்தையை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லைங்க. அவங்க எப்பவுமே smart அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த personality ல இருக்கவங்க தலைமை பொறுப்பில் இருக்கும் போது புதுமையா என்ன தேவையோ உடனடியா மாற்றத்தை கொண்டு வருவாங்க. தப்பா இருந்தா திருத்திப்பாங்க. மத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க. எப்பவுமே தங்களுடைய முடிவுல confident டா இருப்பாங்க. இந்த personality ல இருக்கவங்க event organizer business people ஆ இருப்பாங்க. இதனால தனக்கு கீழே வேலை செய்றவங்களை கண்காணிச்சு யாருக்கு என்ன வேலை கொடுக்கலாம் என்ன வேலை எந்த நபர் வேலை செஞ்சா சிறப்பா இருக்கும்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இதனால பிரச்சினை ஏதாச்சும் வந்துச்சுன்னா சீக்கிரமா அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு solve பண்ணி நேரத்தை மிச்சப்படுத்துவாங்க. இதனால யாருமே அவங்களை பத்தி தப்பா நினைச்சாலும் அதுக்காக கவலைப்பட மாட்டாங்க. அதேபோல மத்தவங்களுக்கு உதவி பண்ணும் போது எப்படி solve பண்ணனுன்னு இவங்களுக்கு தெரியும். இதனால மத்தவங்களோட பாராட்ட கூட எதிர்பாக்க மாட்டாங்க. இவங்களுக்கு இயல்பாவே leadership இருக்கிறதுனால எந்த business வேணும்னாலும் பண்ணுவாங்க. அவங்க அறிவுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா வேலையும் செய்வாங்க. ஒரு நாட்டுக்கு தலைவரா கூட அவங்களால இருக்க முடியும். திடீர்னு தலைமை இடத்துக்கு வந்துருவாங்க. நம்ம ஊரு அரசியல்வாதி பலர் இப்படித்தான். முதல்ல சாதாரண வாழ்க்கை மக்களோட மக்களா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க உண்டு அவங்க தொழில் உண்டுன்னு. அவங்களுக்கு தன்னுடைய குடும்பத்தை முன்னேற்ற வழியில் முழுமையா நேரம் காலம்ன்னு தெரியாமல் உழைச்சுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அதுல வெற்றியும் கிடைக்கும். அந்த வெற்றியை தக்க வைக்க வேற வேற தொழில் தொடங்க முயற்சி செய்வாங்க. அதுக்கு சரியான நேரத்துல வாய்ப்பு தேடும்போது சில நண்பர்கள் அரசியல்ல சேர சொல்லி வற்புறுத்துவாங்க. அவங்களுக்கு முதல்ல அரசியல் வேண்டாம் நேரமில்லன்னு சொல்லுவாங்க. என்னுடைய வேலையே எனக்கு சரியா இருக்கு அப்படின்னு கூட கடந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மத்தவங்களுடைய தூண்டுதலால வேண்டா வெறுப்பா ஒரு ward member ஆ சாதாரண பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெறுவாங்க. நாளடைவுல அரசியல் தந்திரங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. தனக்கான வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கும்போது சரியா use பண்ணிப்பாங்க. உதாரணத்துக்கு cinema வுல ஒரே பாட்டுல ஓஹோன்னு வர்ற மாதிரி கிடைச்ச வாய்ப்ப நல்லா பயன்படுத்தி முதல்ல councilor MLA minister ன்னு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுவாங்க. தொடர்ந்து அடுத்த பதவி அடைகிற முயற்சியிலிருந்து அதை நோக்கி சரியான வழியில போயிருப்பாங்க. தன்னுடைய goal போற வழியில் இருக்கக்கூடிய positivity and negativity எல்லாம் solve பண்ணி கடைசியில வெற்றி மட்டுமே தக்க வச்சுப்பாங்க. ஒரு வெற்றி அடைய அவங்க எந்த முயற்சியும் செய்வாங்க. இவங்க அமைச்சரான அதுக்கப்புறம் கூட இவங்களை அரசியலுக்கு கூட்டிட்டு வந்தவன் இன்னும் சாதாரண தொண்டரா தான் இருப்பான். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு feel பண்ண மாட்டாங்க. அடுத்த வேலையை பாத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த choleric personality ஒரு organization க்கு ஒரு gift ஆ தான் இருப்பாங்க. பெரும்பாலும் எல்லாத்துக்குமே ஒரு task create பண்ணி அதை தனித்தனியா பிரிச்சு கொடுத்து எல்லா வேலையும் வாங்குவாங்க. இவங்க parents ஆ இருக்கும்போது தங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும்னு daily schedule போட்டு வச்சிருப்பாங்க. குழந்தைங்களை school ல இருந்து வந்ததுமே அந்த schedule அ பார்த்து அன்னைக்கு என்ன work இருக்குன்னு correct ஆ முடிச்சிடுவாங்க. வேலை செய்யும்போது கூட எப்பவுமே ஒரு ground plan இவங்களுக்கு ready பண்ணி வச்சதுனால அவங்களுக்கு அந்த perfection miss ஆகாம சிறப்பா செஞ்சு முடிச்சிடுவாங்க. powerful choleric personality ல professional athletics இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு challenge னா ரொம்ப பிடிக்கும். அதே போல அவங்க எந்த ஒரு criticism த்துக்கும் அஞ்ச மாட்டாங்க. interest இல்லாமையும் சோந்து போக மாட்டாங்க. அவங்களுக்கு எதிரணிய எப்படி தோற்கடிக்கணும் தனது வெற்றியை எப்படி சாத்தியமாக்கலான்னு தான் பாப்பாங்க. popular sanguine personality க்கு audience friends ஆ தேவைப்படுவாங்க. perfect melancholy personality க்கு support க்கு friends தேவை. powerful choleric personality க்கு friends தேவையே கிடையாது. அவங்களுக்கு project success ஆ முடிச்சு அதுல achieve பண்றது தான் ரொம்ப புடிக்கும் இதனால அவங்க group ஆ activity இருக்கும். அதுக்கு தேவையான எல்லாத்தையும் group organize பண்ணி fund collect பண்ணுவாங்க. தேவையானதை group target fix பண்ணி அதை success பண்ணுவாங்க. popular sanguine personality ல இருக்க parents எப்பவுமே சுறுசுறுப்பா active வா இருப்பாங்க. தன்னுடைய குழந்தைங்களை ஒரு நல்ல leadership ஆளராக்க try பண்ணுவாங்க. daily புதிய விஷயத்தை கத்துக் கொடுப்பாங்க. இதனால குழந்தைங்க கிட்ட புதிய மாற்றத்தை எதிர்நோக்கி இருப்பாங்க. கண்டிப்பா தப்ப திருத்துவாங்க.

எதிர்கால goals பத்தி சொல்லி அதை அடைகிற வழிய சொல்லித் தருவாங்க. powerful choleric personality தன்னை பெருமையா நினைக்க மாட்டாங்க. எல்லா work கையும் perfect டா பண்ணுவாங்க தப்பு நடக்கும்போது நானும் மனுஷன் தானே எனக்கும் தப்பு நடக்கலாம் அப்படிங்குற மாதிரி பொறுப்பேத்துப்பாங்க. அவங்க success எல்லாம் தன் தலையில ஏத்திக்க மாட்டாங்க. அவங்களுடைய வெற்றிக்கு பெருமை படுத்திக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு நம்ம முன்னால் captain தோனியை சொல்லலாம். தன்னுடைய அணியோட வெற்றிக்கு முழுமையா என்ன தேவையோ அதை முழுசா கொடுப்பாரு. ஒவ்வொரு வீரருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும். அதை கண்டுபிடிச்சு அவங்களோட மொத்த திறமையும் போட்டி நடக்கிறபோது வெளிக்கொண்டு வருவாரு. தன்னுடைய அணிக்கு தோல்வி கிடைச்சபோது அதை அவர் பொறுப்பேத்துப்பாரு. வெற்றி பெறும் போது